ஆஹ் okay தல. Hi டா நான் நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு call பண்ண மாறி இருக்கு. Time pass ஆகல சொன்னனே என்னை தேடி call பண்ற என்ன அதானே? ஓஹோ அப்போ இதுக்கு தான் என்னை தேடி நீ call பண்ணிருக்க இவ்ளோ நாள் ஒரு call பண்ணல ஒரு message பண்ணல இப்போ shopping வேணும்னு மட்டும் call பண்ற. இது திடீர்னு என்ன shopping உனக்கு?

ஏன் online shopping பண்ணு. இப்போ உள்ள situation க்கு online shopping தான் better இப்போ உள்ள situation ல எப்போவுமே online தான் better ஆ இருக்குது. ஏன்னா கடைல போயி கூட்டத்துல எடுத்து அதெல்லாம் set ஆகாது. வீட்ல இருக்கிறோமா.

பேசாம வீட்ல இருந்தே online ல order பண்ணுவோம் நம்ம. உம் இப்பந்தான் காலேஜ் முடிட்சேன்னு வெளிய சொல்லாத online app அ பத்தி தெரியாதுன்னு சொல்ற இப்போ எவ்ளோ develop ஆயி online ல full ஆ order பண்ணிருகாங்க. Online order பத்தி தெரியாதுங்கற நறைய app இருக்குது. Amazon இருக்கு Flipkart இருக்கு Meesho இருக்குது எல்லாமே இப்போ online order ல ஓடிட்டு இருக்குது. இப்போ full life ஏ online ல போயிட்ருக்கு. நீ Online பத்தி தெரியாதுன்னு சொல்ற என்ன? இப்போ நான்லாம் ஒரு saree order பண்ணி எடுத்தேன். நான் சொன்ன time க்கு முன்னாடியே வந்துட்டு advantages ஆ அதுலையும் இந்த Meesho app சொல்றோம்ல அதுல வந்து எப்படினா first order நம்ம mobile ல அந்த app அ install பண்ணி. First order க்கு நூறு ரூபாய் discount பண்றாங்க. First order மூலமா நூறு ரூபாய் discount என்ன நல்லா quality ஆவும் இருக்கு. அப்புறம் ஒரு saree order பண்ணிருந்தேன் நல்லா quality ஆ இருந்துச்சு அப்புறம் Amazon ல mobile order பண்ணிருக்கோம் நாங்க வீட்ல.

புடிச்சத online ல நாம தேடி search பண்றோம். அப்டிஇல்லையா நமக்கு ஒரு things புடிக்கு அப்படினா அதை நம்ம photo எடுத்து அந்த app க்குள போட்டாலே போதும் அதுக்கான original rate எல்லாமே வந்துருது. இப்போ online purchasing ங்குபோது நமக்கு rate ம் கம்மியா இருக்குது அதுல வர delivery யும் நல்லா சீக்கிரம் வந்துடுது அதுனால எனக்கு அதபத்தி நான் புடிச்சுருக்கு எனக்கு புடிச்சுருக்க போயி நான் online purchasing தான். நான் full ஆ பண்றேன். இப்போ online ல order ங்கும் போது நீ ஒரு dress ஒ top order பண்ணேன் வையேன்மா பிடிச்சருக்கு அந்த app உள்ள போயி நம்ம searching ல போயி என்னவேணுமோ அத search type பண்ணாலே. நமக்கான varieties எல்லாம் வந்துரும். அப்புறம் நம்ம இந்த price குள்ள தான் வேணும்னு search பண்ணா போதும். நமக்கு எல்லாமே வந்துரும் எல்லாமே வரவும் நமக்கு பிடிச்சத நம்ம select பண்ண போபோறோம். Select பண்ணி suppose அது வந்த உடனே நமக்கு பிடிக்கலேன்னா அத return கூட பண்ணலாம். அதே மாறி delivery மே நமக்கு quick ஆ இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்ல delivery service ல எந்த ஒரு problem மும் வராது நமக்கு.

ஆமா நீ வாங்கற விலை இப்போ ஒரு normal ஆ dress எடுக்கற ஒரு top பு தான் எடுக்கற ஐநூறுவா rate சொல்றாங்க. ஆனா உனக்கு center வந்து satisified ஆகல அப்படினா online ல பாரு அதே top பு முன்னூறு ரூபாய்க்கு போட்ருபாங்க அதே cloth base தான் இருக்கும். நீ First ஒன்னு order பண்ணி பாரு. order பண்ணி பாரு. அந்த delivery time எப்படி இருக்குனு பாரு delivery நமக்கு எப்படி குடுக்கறாங்கன்னு பாரு அத பார்த்து நீ உனக்கு பிடிச்சிருந்தா எடுக்கலாம் பார்த்துக்கோ சரியா. Food items லேர்ந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான things எல்லாமே delivery பண்றாங்க. Food items இப்போ order பண்ணியா இப்போ one hour, two hour ல உங்க வீட்ல வந்து இருக்கும் delivery யுமே நமக்கு சீக்கிரம் பண்றாங்க. Delivery Delivery யா இருக்கட்டும் online shopping delivery யா இருக்கட்டும் என்ன delivery யும் சரி food delivery ங்கும் போது வந்து இப்போ உன் தம்பி நீ கேக்கறான்னு சொல்ற உன் தம்பி இப்போ கேக்கறான்ன நீ இப்போ order பண்ணா evening வீட்ல வந்து இருக்கும். நம்ம வீட்ல எல்லாரும் சேர்ந்து சாப்டலாம் delivery charge நமக்கு கிடையாது. நம்ம நீ பயப்படலாம் நமக்கு dress இவ்ளோ rate க்கு தான் அனுப்புவான் நமக்கு அவ்வளவு distance ல இருந்து வார்றனால நமக்கு delivery charges அதிகம் கேட்பாங்க அப்படின்னு கேட்பன்னு. ஆனா அந்த பயம்லாம் இல்ல online ல பொருத்தளவுல delivery charge எப்போதுமே free தான். Free delivery தான் பண்றாங்க. அதுலே cash on payment இருக்கும் online payment இருக்குது நம்ம உனக்கு என்ன விருப்பமோ அதே pay பண்ணலாம்.

Shopping போனும்னாலே வெளில போணும் bus travel bike ல போனா petrol க்கு பைசா எல்லாமே பார்க்கும்போது நம்ம online வீணான அலைச்சல் வேற. இதுல நம்ம online லேர்ந்து வீட்ல இருந்து order பண்றோமா delivery charge நமக்கு கிடையாது. Original price rate ம் நமக்கு தெரியும். அதனால online பொருத்தவரைக்கும் பிரச்சினையே கிடையாது. என்னவேணாலும் order பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் உனக்கு first என்ன வேணும்னு சொல்லு? நீ சொல்லு நான் mod~ models லாம் உனக்கு அனுப்பறேன். உனக்கு பிடிச்சத சொல்லு நான் online ல order பண்ணி உனக்கு ஒரு வாரத்துல food items வந்து maximum. Half day ல two hours க்குள்ள delivery ஆயிடும். Food items வந்து மத்த items லாம் வந்து one week க்குள்ள உனக்கு delivery ஆயிடும். நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். வெளில போயி நீ என்னலாம் வாங்கணும்னு நினைக்கறியோ அது full ஆவே வந்துரும் Online ல நாம குறிச்ச நேரத்துக்கு delivery ஆயிடும். அதனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன வேணாலும் வாங்கி என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். உனக்கு என்ன item நீ வாங்கறதா first idea ல இருக்க? எல்லாமே விசாரிக்கற? என்னதான் வாங்க போறேன்னு தெரியல. அதான் சொல்றன்ல இப்போ வந்து எல்லாமே online ல இருக்கு. Medicine க்குலாம் தனியா apps இருக்கு. அது மூலமா நீ Anytime order பண்ணாலும் வீட்டுக்கு medicine வந்துரும் Delivery வந்து அவ்ளோ quick ஆ இருக்கும் உனக்கு. இந்த medicines லயே நறைய apps லாம் வெட்சுருக்காங்க. அந்த apps மூலமா என்ன medicine வேணுமோ type பண்ணம்னா உம் maximum one hour or two housr க்குள்ள medicines லாம் emergency ங்கறதுனால உடனே delivery பண்ணிடுவாங்க. Delivery ங்கறபோது நமக்கு பிரச்சனையே இல்ல. நம்ம ஒரு medical shop ஆ வாங்கணும். ஒரு medical shop ல நம்ம கேக்கிற மருந்து இருக்கும். இன்னொரு medical shop ல நம்ம கேக்கிற மருந்து இருக்கும். அதனால எல்லா பக்கமும் நம்ம அலையறத விட. நம்ம வீட்ல இருந்து order போட்டுட்டு விட்டோம்னா நம்ம கையில வந்து எல்லாமே வந்துரும். Delivery வந்து அவ்ளோ quick ஆ இருக்குது. அதனால maximum online ல இருந்து எல்லாமே வாங்கிக்கலாம் உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே வாங்கி நீ use பண்ணிகிடலாம். அதாவது அது வந்து எல்லாரையும் ஒண்ணு போல சொல்லமுடியாது. நம்ம எல்லா இடத்துலையும் cheating பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா maximum நம்ம online delivery ங்கும்போது நம்ம வந்து. Online ல நம்ம order போட்றோம்னா அது என்ன price ஒ அத மட்டும் கொடுத்தாலேபோதும். Extra payment லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்ன delivery பண்றவங்க அவங்க மனசாட்சிக்கு ஏத்தமாறி நேர்மையா இருந்தா.

அவங்களும் நம்மள மாறிதான் கொஞ்சம் யோசிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. அதனால அந்த பயம்லாம் நமக்கு வேண்டாம். எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்கல அப்படிலாம் கேக்க அப்படியே கேட்டாலும் நமக்கு வந்து. நாம எவ்ளோ price க்கு வாங்கறமோ அவ்ளோ price மட்டும் pay பண்ணா போதும். Extra pay பண்ணனும்னு அவசியம் இல்ல அப்படியே இருந்தாலும் நம்ம return பண்ணிட்டு எங்கள்ட்ட extra இப்படி கேக்கறாங்கன்னு complaint கூட பண்ணலாம் அதுல நீ சொல்றது உண்மை தான். அவங்க அப்படி பண்ணா அவங்களுக்கு customers லாம் கிடைப்பாங்க. ஆனா அவங்க situation அ யோசிக்கும்போது delivery பண்றவங்களுக்கு வந்து நறைய pressure இருக்கும். சிலர் வீட்ல நம்ம வந்து ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அது time adjust பண்ண வேண்டிருக்கும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த area க்கு delivery பண்ணனும்னு நினைச்சுருப்பாங்க. ஆனா ஒரு சிலவங்கனால அந்த area க்கு போக முடியாத situation ஆயிடும். Time ரொம்ப ஆயிடும். அது என்னமோ அவங்க situation ங்கும் போது அவங்க react பண்றது correct தான். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் smiling face ஆ இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் தோணும். அது அவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாதுல Delivery பண்றவங்களவிட customers ம் அதுக்கேத்தாப்ல நடந்துகிடணும் அப்போதான் அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். நமக்கும் அடுத்து அந்த app ல எல்லாம் வாங்கலாம். Delivery பண்றவங்களையும் ஆஹ் கொஞ்சம் இதா இருக்கலாம். அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. medicines பொருத்தளவுல நம்ம correct ஆ check பண்ணி தான் வாங்குவோம். நம்ம வந்துட்டு எந்த hospital லயுமே எந்த medicines வாங்கணும்ன்னு நினைக்கறோமோ அது எல்லா medical shop லயுமே online shop open பண்ணிருபாங்க. அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துலையும் வாங்கிக்கலாம் இப்போ நீ சொல்ற மாறி இப்போ paper போட்றவங்களும் delivery man தான். கால் city side ல லாம் காலைல பால் pocket மொத கொண்டு delivery பண்றாங்க. பால் pocket லாம் காலைல அஞ்சு மணிக்கே வந்துரும் போல நாங்க இப்போ இடைல எங்க சொந்தகாரங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது நாங்க பார்த்தோம். அவங்கட்ட கேட்டோம் நீங்க பால் வாங்க போலையா? Coffee க்கு என்ன செய்வீங்க? இல்ல பால் delivery பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அதே மாறி பார்த்தா பால் வெளில இருக்கு. அதுக்கடுத்து newspaper delivery பண்ணாங்க. நமக்கு எது வேணும்னாலும் door delivery பண்ணுங்கன்னா பண்ணிட்டாங்க. அதுல வர நம்ம online மூலமா என்னது order பண்ணுனாலும் உடனே வந்துரும் நீ medicines medicines பத்திலாம் நீ கவலையே படவேண்டாம். நமக்கு correct ஆன medicines தான் இருக்கும். அவங்க ஒன்னுக்கு ரெண்டு timecheck பண்ணித்தான் நமக்கு தருவாங்க. அத பத்தி எதுவுமே think பண்ண வேண்டாம். அதுக்குதான் டி food services வந்து கொஞ்சம் பக்கத்து area ல வெச்சுருக்காங்க. குறிப்பிட்ட distance ல ஒவ்வொரு area ல வெச்சுருக்காங்க. அதே மாரி particular time க்குள்ள அந்த area க்குல்லாம் நம்ம போயிரலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அந்த area பார்த்து அவங்க வந்து வெட்சுருபாங்க. அபடிங்கும்போது நமக்கு இந்த time க்கு வேணும்னா நமக்கு fresh ஆவே கிடைக்கும். அதுலவேற இப்போ இன்னொரு advantages இருக்குன்னா non-veg லாம் நம்ம வந்து முன்னடிலாம். ஆஹ் கடை கடையா போணும். சில time நம்ம போற time ல இருக்காது. நமக்கு evening சாப்பிடணும்னு தோணும். அந்த time ல லாம் இருக்காது. அத அவங்க cut பண்ணி தரும் போது cut பண்ணி தருவாங்க. எல்லாமே difference இருக்கும் ஆனா இப்போ அதுக்கு கூட app இருக்கு தனியா நம்ம online ல order பண்ணா போதும். அவங்களே fresh ஆ நமக்கு என்ன வேணுமோ அந்த modulation க்கு. நல்லா fresh ஆ cut பண்ணி neat ஆ clean பண்ணி தந்துருவாங்க. அதனால அதபத்தி எதுவுமே பிரச்சனை இல்ல நம்ம delivery பண்றவங்களும் வந்து அவ்ளோ அழகா நமக்கு neat ஆ courier service பண்ணி neat ஆ delivery பண்ணுவாங்க. நீ suppose ஒரு online ல வந்து ஒரு glass items வந்து order பண்ற அப்படினா அதுக்கேத்த அழகா packing பண்ணி உனக்கு எந்தளவுக்கு damage ஆகாத அளவுக்கு உனக்கு கைல கொண்டு வந்து தந்துருவாங்க அது உண்மைதான். நமக்கு வந்து நீ order போட்டேன்னு வையேன் அதுகேத்தாப்ல உனக்கு packing குடுப்பாங்க. இப்போ நீ என்ன order பண்றியோ நீ இப்போ ஒரு glass order பண்றேன்னு சொன்னனா. அதுக்கேத்த packing பண்ணுவாங்க. அதுமே packing லாம் குறை சொல்ல முடியாது. அதுக்கேத்த packing லாம் நல்லாத்தான் இருக்கும். இப்போ நீ glass items order போட்ற அப்படினா ஆனா அதுகேத்தாப்லா safety யா உள்ள glass items னா thermacol நல்லா papers அப்புறம் நறைய வெச்சுதான் நமக்கு packing correct ஆன முறைல வந்து சேர்ந்துடும் delivery பண்றவங்கள வந்து நம்ம problem சொல்ல முடியாது. Packing நல்லா இருக்கும்போது வந்து delivery பண்றவங்க correct ஆ பண்ணிருவாங்க. அதபத்திலாம் ஒருபிரச்சனையும் கிடையாது நீ பயப்படவே வேண்டாம். இப்போ furniture முதகொண்டு order பண்ணி எடுக்கறாங்க. அது எந்த damage எதுவுமே ஆகறது இல்ல. ஏன்னா நமக்கு வந்து delivery பண்றவங்க correct ஆ இருக்கா. Correct ஆனா time ல delivery ஆகுதா அதுதான் நமக்கு main. உள்ளலாம் package வந்து super ஆ தான் இருக்கும். அதபத்தி நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அதான் நான் சொன்னேன்ல அது எல்லாத்துக்குமே app இருக்கு. உனக்கு இப்போ app ல போயி என்ன வேணும்னு type பண்றியோ அத்தன items ம் வரும் foreign items ஆ இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி. என்ன நம்ம local items ஆ இருந்தா one week ல வரும் foreign items ங்கும்போது ten days fifteen days ஆகும். ஆனா கிடைக்கிற பொருள் correct ஆன நாள்ல delivery ஆயிடும். அதபத்தி நீ எதுவுமே worry பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இப்போ shopping பண்ணனும் வெளில போணும் summer ல வெளிய லாந்தறது நமக்கு வந்து நறைய skin allergy வர ஆரம்பிச்சுடும். ரொம்ப வெளிய அலைஞ்சோம்ன்னா. அதுனால இப்போ பிரச்சனையே இல்லாம வீட்டுகுள்ளையே இருந்து எல்லாமே நம்ம order பண்ணி வாங்கிரலாம். நமக்கு delivery மட்டும் correct ஆன time க்கு வந்துசுனாலே பிரச்சனையே கிடையாது. Correct ஆன time க்கு maximum வந்துரும். என்ன ஒரு சில time வேணா delay ஆகலாம். அப்படி delay ஆனாலும் two three weeks two three days ல நமக்கு வந்து சேர்ந்த்ரும். அதனால அதபத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படி நம்ம cancel பண்றது அது சரியா எனக்கு தெரியல அதவேணா நான் என் friend ட்ட refer பண்ணிட்டு வேணா உன்ட்ட சொல்றேன். ஆனா என்னென்னா நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பொருள் பிடிக்கலேன்னா நம்ம வந்து. அதை அப்படியே தனியா return பண்ணிரலாம். அத return பண்ணா காச நம்ம கையில தந்துருவாங்க அத பத்தி பயப்படவேண்டாம். நமக்கு return பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால return return பண்ணிரலாம். எனக்கு அப்படிகிலாம் particular ஆ ஒரு service லாம் தெரியாது ஏன்னா எனக்கு தேவை things நான் things ல தான் என்னோட concentration இருக்கும். அதுமில்லாம things order பண்றோமோ correct ஆன time ல delivery பண்றாங்களா அத தான் நான் main ஆ பார்ப்பேன் தவிர மத்தபடி இந்த service அந்த service லாம் கிடையாது. எனக்கு service delivery ங்கும்போது அவங்க வந்து. நமக்கு தேவை proper ஆ அவங்க delivery பண்ணனும் அத அவங்க பண்றாங்க அவளோதான். எனக்கு அந்த service இந்த service லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு delivery ஒழுங்கா பண்றாங்களா அது தான் main.

முன்னடிலாம் telegram லாம் ஒரு நிமிஷத்துல வந்துரும் அவங்களாம் correct ஆனா முறைல delivery delivery பண்ணுவாங்க. Money order வந்துச்சுனாலும் அப்படித்தான். பைசா Transaction பண்ணும்போது நம்ம correct ஆன முறைல delivery ஆயிடும்.

அவங்க வந்து வீட்டுக்கு salary அனுப்பிவிடணும். உடனே அவங்க வந்து Google Pay அப்படினு நறைய PayTM அப்படினு நறைய apps மூலமா பைசா transaction பண்றாங்க. அப்படிங்கும்போது. உடனே delivery ஆகுது. அப்படிங்கும்போது அந்த apps ம் delivery service மாறி தான. ஆமா அதுதான உண்மை. நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க தான் வந்து delivery பண்றாங்க அவங்க தான் delivery பண்றாங்க அதுதான் delivery service ன்னு கிடையாது. நமக்கு எல்லாமே delivery services தான். இப்போ நம்ம நான் இப்போ சொன்னமாறி பைசா transaction அதுவும் ஒரு delivery மாறி தான இங்க இருந்து அங்க வாங்கி குடுக்கறாங்க ஒரு information மே இங்க இருந்து அங்க போணும்எல்லாமே ஒரு delivery transaction மூலமா delivery தான ஆகுது நமக்கு. இங்க இருந்து ஒரு விஷயத்துக்கு போறமா. அதுவும் ஒரு delivery தான் நமக்கு ஒரு விசயத்த கொண்டு சேக்கறதே நமக்கு delivery ங்கற மாதிரிதான் நமக்கு online ல order பண்றோம். Food order பண்றோம். எல்லாமே order பண்றோம். எல்லாமே நமக்கு delivery பண்றாங்க. அது ஒரு delivery service. அது மனுசங்க delivery பண்றது இது machine மூலமா delivery பண்றது. அதுனால delivery ங்கும்போது எல்லாமே delivery தான் இது அதுலாம் சொல்ல முடியாது okay வா. ஆமா அது உண்மைதான் இப்போ எங்க பக்கத்து கடைலலாம் ஒருத்தவங்க என்ன பண்றாங்க ன்னா அவங்க வந்து அதிகமா அவங்க ஒரு hotel வெச்சுருக்காங்க. hotel வெச்சுருகாங்க ங்கும் போது அவங்க வந்து நறைய things வாங்குவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும் காலை tiffin மதியம் lunch night dinner பண்ணுவாங்க. இதுல tea snacks எல்லாமே உண்டு. அதனால நறைய purchase பண்ணுவாங்க. Purchase பண்ணும்போது அவங்களால எல்லா things யும் ஒண்ணு போல வாங்கிட்டு போமுடியாது.

அது ஒரு delivery தான்டி எல்லாமே delivery ங்கும்போது நம்ம வெளில order பண்ணி வரதுதான் delivery ங்கறது கிடையாது பக்கத்து கடைல இருந்து கூட நம்ம வாங்க முடியாத things அ வீடு வந்து சேக்கறதும் delivery தான் delivery இதுல நறைய இது இருக்கு. நீ சொல்றது உண்மைதான் அது பிரச்சனை இல்ல நமக்கு வந்து என்ன இப்போ நமக்கு வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு correct ஆன timing ல correct ஆன நேரத்துல delivery ஆயிட்டா பிரச்சினை இல்ல

சரி எல்லாமே book பண்ணி எல்லாமே online ல order பண்ணி வாங்கற அளவுக்கு mainly delivery service main ஆ இருக்கணும் அதுதான் பிரச்சனையே இப்போ. அதுக்குலாம் நீ எந்த worry யும் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன் வெளில நீ shopping போற summer time ல lockdown ல அதுலலாம் maximum போமுடியாது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து online purchasing ங்கும் போது பிரச்சனையே இல்ல. online ல purchasing பண்ணோமா correct ஆ delivery பண்ணாங்களா, அது தான் main இப்போ நம்ம correct ஆ நம்ம corona time ல லாம் என்ன பண்ணோம் நம்ம. Non-veg எடுக்க வெளில போமுடியாது எதுவுமே பண்ண முடியாது அதே மாறி நமக்கு வந்து fresh ஆ எல்லாம் தேவைப்படும். Online ல order பண்ணா correct ஆன time ல delivery பண்ணுவாங்க. correct ஆ எல்லாமே பண்ணிரலாம். பால் packet கூட அப்போவே சொன்னேன்ல பால் packet paper எல்லாமே நமக்கு online தான். Delivery boy மூலமா delivery charge இல்லாம. அதுவும் maximum ஒரு சில இடத்துல மட்டும் தான் delivery charge கேக்கறாங்க. Maximum கேக்கமாட்டாங்க. அதனால நமக்கு delivery charge ம் பிரச்சனை இல்ல. வீணா நம்ம வெளில இருந்து அலைய வேண்டாம். இந்த summer ல வெளில அலைஞ்சு ரொம்ப வெயில் skin allergy லாம் நறைய வரும். அதனால online ல order பண்ணியே delivery வாங்கறது பிரச்சனையே இல்லாதது. கண்டிப்பா உனக்கு send பண்ணாமையா இருப்பேன். delivery தான் நமக்கு main என்ன order பண்ணா என்ன? நமக்கு தேவை delivery அவங்க ஒழுங்கா பண்ணனும் அவ்ளோதான். correct ஆன time ல correct ஆன நேரத்துல delivery பண்ணிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையே இல்ல. நம்ம delivery மட்டும் தான் correct ஆ பார்க்கணும். ஏன்னா நம்ம order பண்ணது ஒண்ணு delivery பண்ணது ஒண்ணுனா தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும் அதுனாலதான் நான் main ஆ பார்க்கிறது நான் எனக்கு நறைய order பண்ணி வாங்கிருக்கேன்ல நறைய delivery பண்றவங்களும் நறைய தெரியும். அப்போ அவங்களே சொல்லிடுவாங்க எம்மா இந்த பொருள் நல்லா இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு அவங்களே சொல்வாங்க எல்லாருமே கொஞ்சம் contact ல இருக்கிறதுனால பிரச்சினை இல்ல அதனால நீயும் எதாவது order பண்ணணும்னா சொல்லு நான் வேணா order பண்ணி. நான் சொல்றேன் okay வா. சரி வேற என்ன சொல்லு? சரி நம்மோ sunday அப்போ shopping போகவேண்டாம். okay வா.

ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ்ஜி சீக்கியர்களின் ஐந்தாவது குரு ஆவார். ஆஃப்ஜி நான்காவது குரு ராம்தாஸ் ஜி மற்றும் பிபி பாணி ஆகியோருக்கு ஏப்ரல் பதினைந்து, ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணில் பிறந்தார். நடைபெற்றது. அவர் பெயர் கங்காஜி மற்றும் அவர் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தில் வசிப்பவர்.

சீக்கியர்களுடன் சேர்ந்து அதி ஆதி கிரந்தத்தை திருத்துவது. வரலாற்றில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டது இந்த நூல், கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாலில், தொகுக்கப்பட்டது, இல் முடிந்தது. குரு அர்ஜன் தேவ்ஜி இதில் முதல் நாலு குருக்கள். பதினைந்து, பக்த~ பக்தர்கள், பதினொண்ணு பத்கள் மற்றும் குருப்பர் உறவினர்களின் வசனங்களை சேர்த்துள்ளார். குரு கிரந்த சாஹிப்பில் இருந்து, பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜன் தேவ்ஜியின் வசனங்களாகும், அவரது கருத்துக்களுக்கான தனது உறுதியையும் உறுதியையும் வெளிப்படுத்தும் குருஜி, அக்கால அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு

ஸ்லோகங்கள் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணில் பாணியை ஏற்றினார். ஆயிரத்தி அறுநூத்தி நாளில் முதல் கேள்வி நேரம் போது ஏற்றப்பட்டது. குருஜியின் முக்கிய கவிதைகள், கௌரி சுக்மானி, பல்தாமா மார்ச், பாவன்~ பவன் ஹக்ரி பீ~ பீகாத்தே, குன்ப~ குன்பந்தி, அஞ்சூழி, வார்ஹே, தின்ராணிராகா, ஆதி ரங்க்~ ஆதி ரங்கால், கற்ற~ கற்றற்ற வசனங்கள். கௌரி சுக்மணி கௌரி சுக்ம~ கௌரி சுக்மணி, சுக்மணி சாஹிப் என்பது சோமணி ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ் ஜியின் முழு கவிதைகளும், மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான படைப்பாகும். இது குருமதி தத்துவத்தையும், குருமதி கவிதை, இலட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஸ்லோகங்கள் ஆகும் மனித வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மன மற்றும் ஆன்மீக பிரச்சனைகள் அமைதிக்காக சரியாக தீர்க்கப்பட்ட இடைக்காலத்தில் நிர்வாகி என்று~ என்றும் அழைக்கப்படுகிறது. சுக்மணி என்பதன் அர்த்தம், மனதிற்கு மகிழ்ச்சி என்று கூறினார். வசனம் கொடுப்பது செய்யப்ப~ செய்யப்பட்டுள்ளது சுகமணி ஒரு ஆன்மீக படைப்பு என்றாலும் இது இறந்த போதிலும் இது பிரம்மா ஜகத் ஜீவாத்ம~ ஜீவாத்மா, முக்தி இறைவன் நாமம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு குரு அர்ஜன் தேவ்ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள் நான்கு வசனங்களும் இரண்டு, எட்டு வசனங்களும் உள்ளன. இந்த கவிதைக்கு இந்த வடிவத்தில் இறுதி ஜீவனத்தில் தன்னைத்தானே சரணடையுமாறு கற்பித்தார் மனிதனின் மாய ஆசையை துரத்தல் சக்தியின்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

ஒரு கவிதை, விளக்கம், இயற்கையில் மாற்றம் ஏற்படுவது போல, மனித உணர்வுகளையும் மாற்றம் உள்ளது அதன் அடிப்படை முன்மாதிரி மற்றும்

அதன் கதாநாயகி இதில் கணவன் வடிவமான கடவுளை பிரிந்து பெண் உள்ளம் தவிக்கும் நிலையை இயற்கையாக காட்சிகளுடன் இதன் இணைத்து கூறுகள் விவரித்துள்ளார். இதில் மகா முதல் சிதைவு நிலை வரை மற்றும் பகனில் கணவன் வடிவம் கடவுளுடன் இணைந்த நிலை மயவாதம், ஒழுக்கம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய பர்மா~ பர்மாவில் விவரிக்கப்பட்டுள்ளன குணவந்தி குணவந்தி என்பது பதிமூன்று வரிகளைக் கொண்ட குருஜியின் பிரதிநிதி முக்கியன்~ முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு மிக்க மற்றும் குறியீட்டு பாணி ஆகும் இதன் முக்கிய மற்றும் அடிப்படை பொருள் பிரபு, மிலா ஆகும். அறிஞர்களின் கூற்றுப்படி முன்வந்தி என்பது நல்ல குணங்களை கொண்ட ஒரு பெண்ணின் பாடல் இதற்கிடையில், அறுபது சிறந்த குணங்களை, விளக்கப்பட்டுள்ளன மற்றும் பணிவுடன் இறைவனின் முன் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு இறைவனுடன் ஐக்கியம் அடைகின்~ அடைகின்றனர். ஐந்து என்பது ஆசா ராகத்தில் உள்ள பாணி அனைத்து வசனம் இது ஒவ்வொன்றும் எட்டு வசனங்கள் கொண்ட மூன்று சரணங்களை கொண்டுள்ளது. இதில் கட~ இதில் கடவுளை சந்திக்கும் ஏக்கம் பிரிவின் வலி மற்றும் இணைவதில் உள்ள இதில் ஐம்பத்தி ஐந்து சரணங்களும் ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்களும் உள்ளன. பகத் கபீர் மற்றும் குரு அர்ஜன் தேவ் என்பது குரு கிரந்த சாஹிப் இரண்டு எழுத்துக்கள் ஜி மற்றும் இரண்டு ராகங்களையும், கொல்ல~ கொல்லடியாவே உள்ளன. கடிகாரம் என்பது ஒரு கவித வடிவமாகும். இதில் கவிதை கால அளவை அடிப்படையாக கொண்டது. மனிதனுக்கு வாழ்க்கையைப் பற்றிய விழிப்புணர்வைக் கற்றுக் கொடுக்திரு~ கொடுத்திருக்~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 இறுதி இதில் குருமத் கொள்~ கொள்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த செய்யுளில் உலகத்தின் நிலையாமையை குறிப்பிடும்போது, தர்ம சம்பவங்களையும் கண்டித்து, வலியுறுத்தியுள்ளார். கதை இது கதையின் அபர்~ அப்ரம் ஜி வார்த்தை இதில் குரு சாஹிப் ஹரி கீர்த்தனையின் உரையாட~ உரையாடப்படுகின்றனர். அதனால்தான் படைப்பு இறைவனின் அன்பின் மகத்துவத்தை காட்டுகிறது. நேரங்களில், மேலும், ஆதி திருத்தத்தின் போது, குருஜி அனைத்து ஸ்லோகங்களிலும் படத்~ படத்திற்கு

அன்பினால் உருவாக்கப்பட்ட அந்த உள்ளது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 மற்றும் ஆறு முறை வர்க்கவுடி வர்த் ராம்சாலி வர்த் மற்றும் போன்றவை முக்கியமான படைப்புகள். குருவின் கலை ஏற்பாடு. குரு ராசா என்ற ஒன்பது ராசாக்கள் உள்ளன குரு அர்ஜன் தேவி ஜி தனது அமைதியான வசனத்தில், வியப்பு, சிரிப்பு பேரழகு, காதல், ரசம் ஆகியவற்றை கூறும் சொற்களஞ்சியங்களை பயன்படுத்தியுள்ளார். சாந்தா ரச உலக அமைதியின்மையால் அல்லது தக் ஞானத்தால் மனதில்

hello

கேக்குது ரியா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க

நான் நல்லா இருக்கேன் ரியா நீ எப்படி இருக்க எப்படி போயிட்டிருக்கு life எல்லாம் உம் நல்லா தான் போயிட்டிருக்கு உங்க life எப்படி போயிட்டிருக்கு ஏதோ போயிட்டிருக்கு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

ஆமா போகுது ஒரு பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை மாத்தி மாத்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு

சொல்ற மாதிரி எதுவும் இல்லை உம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா

உம் உம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா

okay okay என்ன சாப்பிட்ட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

ஓ இப்ப என்ன interval ஆ இல்லை இல்லை interval ல நமக்கு customer ட்ட பேசறதுதானே வேலை

சரி okay அப்படின்னு சொல்லிட்டு போய் call வரும் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்

என்ன help உ சொல்லுங்க பண்ணிரலாம் நீங்க வந்து bank லதானே வேலை பாக்குறீங்க எனக்கு கொஞ்சம் personal loan வேணும் personal loan ஆ நான் வந்து bank ல இருக்கேன் நான் வந்து field work ல இருக்கேன் வேற department ல இருக்கேன்

bank ல வந்து இது personal loan department ல ஆளுங்க எல்லாம் இருக்காங்க எனக்குத் தெரிஞ்ச ஒரு அக்கா

ஆஹ் ரம்யான்னு சொல்லிட்டு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க

அவங்கள்ட்ட கேட்டு வேணா நான் details எல்லாம் send பண்றேன் என்கிட்ட இருக்கு கொஞ்சம் personal loan க்கான details எல்லாமே